ஆனா நிறைய பேர் வந்து அந்த அந்த விளையாட்டுப் போட்டியிலயும் கலந்துக்க மாட்டாங்க சில பிள்ளைங்க அந்த விளையாட்டு போட்டினால அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க ஆனா முன்னாடி எல்லாம் வந்து அந்த அதுக்காகவே ரொம்ப ஆர்வம் எடுத்து போவாங்க விளையாடணும் நம்ம பரிசு ஜெயிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஆமா இப்ப நம்ம பொங்கல்ல கூட இடையில தடை செஞ்சிருந்தாங்க அடுத்து மறுபடியும் மக்கள் எல்லாம் போராடி ஜல்லிக்கட்டு எல்லாம் கொண்டு வந்தாங்க இப்ப வந்து நம்ம வந்து மாட்டு பொங்கல்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 ஆமா ஜல்லிக்கட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து மாட்டுப் பொங்கலுக்கு முந்தின நாள் வந்து அவனியாபுரம்ன்னு ஒரு இடத்திலே நடந்துச்சு அங்கே வந்து நிறைய பேரு ஆஹ் விளையாடி நிறைய பேரு இந்த பெரிய பெரிய பரிசு எல்லாம் வாங்கினாங்க அவங்களுக்கு வந்து அந்த மாடு அடக்குனோம்னா உடனே வந்து அவங்களுக்கு பரிசு கொடுத்திருவாங்க அதே மாதிரி எந்த மாடு வந்து நல்லா அஹ் சிறப்பா விளையாடுதோ அந்த மாட்டுக்கும் prize கொடுப்பாங்க அந்த மாட்டை வளர்க்கிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுல நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு அது விளையாடும் போது நமக்கு வந்து ரொம்ப ஆஹ் பொழுதுபோக்காதான் இருக்கும்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 குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு ராட்டினம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாட்டு எல்லாம் வரும் அதுல வந்து நிறைய மக்கள் வந்து வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க இப்ப எல்லா தெருவுலயுமே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கல ஆஹ் இராட்டினம் ஆஹ் என்னையும் ஆஹ் ஏதாவது விளையாட்டு போட்டி வைப்பாங்க அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ரயிலு வாத்து அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு திருவிழா இடத்துல போனாலே அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காதான் இருக்கும் அந்த நாள் full ஆ நேரம் போறதும் தெரியாது அதனால அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாவும் இருக்கும் அந்த விளையாட்டெல்லாம் விளையாடும்போது நம்ம அப்படியும் நம்ம ஒத்தையில போய் விளையாடுறதுக்கும் நம்ம குடும்பத்தோட சேர்ந்து போய்

ஆமா இப்ப வந்து நான் பாத்தீங்க நிறைய இந்த விவசாயிகள் வந்து நிறைய ஆஹ் அந்த விதவிதமான செடிகள் எல்லாம் பொருட்காட்சி மாதிரி வச்சிருப்பாங்க பெரியவங்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஆமா ஆமா நிறைய திருவிழா இதுல அப்படித்தான் வைக்கிறாங்க அஹ் செடித்தொட்டி அதெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க அதை நம்ம பார்க்கும் போது நமக்கு அது வாங்கணும்னுதான் ஆசையா இருக்கும் அதே மாதிரி இப்போ எந்த விளையாட்டு போட்டி வச்சாலும் எந்த ராட்டினம் அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து அதுல ஏறணும் சின்ன புள்ளைங்களை மாதிரி நம்மளும் ஒரு சுத்தணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்

ஆமா திருவிழானாலே ரொம்ப மக்கள் வந்து அதிகமா கூடுவாங்க அப்போ வந்து ஒவ்வொரு பேரும் மாறி மாறி நல்லா விளையாடி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க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 அஹ் பொங்கல் வைக்கிறது விளையாட்டுப் போட்டி அந்த மாதிரி கலை நிகழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொண்ணு வைப்பாங்க அதை பார்க்கிறதுக்குன்னே நம்ம வந்து எல்லாவாட்டியும் போவோம் எல்லா வருஷமும் அஹ் கலை நிகழ்ச்சி இதெல்லாம் பார்க்கிறதுக்கே நம்ம ஆர்வத்தோட போவோம் அதுவும் ஒரு நல்ல பொழுதுபோக்குதான் ஆமா அப்புறம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா விளையாட்டு எல்லாம் வந்து ரொம்ப serious ஆ வந்து போயிட்டு இருக்கோம் இந்த அவங்க இந்த இளைஞர்கள் எல்லாம் கூடி வந்து அஹ் ரொம்ப ரொம்ப கத்தி அப்படி எல்லாம் ரொம்ப entertain பண்ணுவாங்க மக்கள் எல்லாம் அடுத்ததுதான் மரணக் கிணறு இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பயமாவும் இருக்கும் ரொம்ப குதூகலமாவும் இருக்கும் ஆமா ஆமா புதுசு புதுசா இப்ப நிறைய இது கொண்டு வந்துட்டாங்க இல்லை சின்ன பிள்ளைங்களை கவரணும் அவங்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்ப அவங்களுக்கு தக்கன நிறைய கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி நீச்சல் போட்டி ஒவ்வொரு போட்டியிலுமே இப்ப எல்லாருமே கலந்துக்குறாங்க அது பார்க்கும் போது அஹ் பெற்றோர்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆஹ் இனியும் நம்ம நேரடியா பார்க்கிறவங்களுக்கும் அஹ் சந்தோஷமா இருக்கும் நீச்சல் போட்டியில எல்லாம் சேர்ந்து அது ஜெயிக்கிறதுனாலே தனி அதுதான் அது நீச்சல் கத்துக்கிட்டு எல்லாம் ஆஹ் சீக்கிரம் வந்து நீந்தி முதல் வாரது அதெல்லாமே இப்போ எல்லாருமே சாதனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க corona காலத்துல பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வெளியிலே போக முடியாம இருந்தாங்க அப்போ வந்து இந்த படம் எல்லாம் theater லே போய் பார்க்க முடியாம இருந்தாங்க அப்போ வந்து இந்த OTTapp எல்லாம் use பண்ணி நல்லா படம் பார்த்து ரொம்ப jolly ஆ இருந்தாங்க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 அவங்களுக்கு தேவையான படத்தை எல்லாம் பதிவிறக்கம் செஞ்சு பாத்துட்டாங்க ஆனா அந்த நேரம் வந்து யாருமே வெளிய போக விடல இல்ல யாருமே வெளிய போக விரும்பல வெளிய போனாலே corona பரவிரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது எல்லாருக்குமே எல்லா இடத்துலயுமே ஊரடங்கு அந்த மாதிரிதான் போட்டிருந்தாங்க இப்ப வந்து படங்களுமே இந்த தெரியாம நிறைய பேரு release ஆயிரும் அப்ப வந்து விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பா இருந்துச்சு, இந்த online ல வந்து leak ஆயிரும் இந்த மாதிரி எல்லாம் அப்ப அதெல்லாம் வந்து நடக்கறதில்லை அதே மாதிரி ஒவ்வொரு போட்டியுமே இப்படித்தான் அவங்களுக்கு வந்து பார்க்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டும், கலை நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி கலை நிகழ்ச்சி பார்க்கும் போது அஹ் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த பாட்டு அந்த அவங்க ஆடக்கூடிய நடனம் ஆஹ் அதெல்லாம் கேக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப பொழுதுபோக்காவும் இருக்கும் நேரம் போறதும் தெரியாது ரெண்டு மணிக்கு சொல்றது டக்குனு போன மாதிரி இருக்கும் ஆமா இப்ப வந்து ஒரு college ல வந்து ஒரு function நடத்துனாங்கன்னா யாராவது கலைஞர்களை கூப்பிட்டு அவங்க எதாவது பண்ற இது வந்து ரொம்ப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 அப்படி எல்லாம் வைக்கும்போது அந்த நாள் என்னைக்குடா வராது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருப்போம். அந்த நாளெல்லாம் வந்துன்னா நம்ம ரொம்ப ஆஹ் பொழுதுபோக்கா நல்ல விளையாடலாம் சந்தோஷமா இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் class எல்லாம் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் ஒரு இருந்திருக்கும் நம்ம அந்த மாதிரி ஏதோ காலத்துல இருந்திருக்கும் ஆமா அப்புறம் வந்து இந்த படத்துல காட்டுற இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து அவஙக நடை, உடை, பாவனை எல்லாம் வந்து அப்படியே copy பண்ணி அவங்களும் பண்றாங்க அடுத்தது நிறைய விளையாட்டுத்தனமா எல்லாம் பண்றதனால நிறைய பாதிப்புகளும் இருக்கு சமுதாயத்துல

அஹ் அந்த வாகனம் எல்லாம் வச்சு அவங்க வித்தை காமிக்கிற மாதிரி காமிச்சுட்டிருக்காங்க அதுலயும் நிறைய பேருக்கு accident அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு பசங்களுக்கு எல்லாம் ஆமா அதனால வந்து ரொம்ப அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப வந்து கவனமாதான் உங்க பிள்ளைங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பா இது பண்ணணும் நம்ம வந்து இப்ப கவனிக்காம விட்டுட்டோம்ன்னா அதனாலயே நிறைய விளையாடுறதுனால இப்ப வெளியில விளையாடுறது வந்து அவங்களுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமா இருந்தாலும் சில பிள்ளைங்களை வந்து எங்கேயாவது தெரியாம காணாம போயிடுவாங்க அந்த மாதிரி எங்கயாவது ஆழ்கிண~ ஆழ்துளை கிணறு அந்த மாதிரி எல்லாம் விழுந்துருவாங்க அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாதான் அவங்கள வந்து நம்ம வந்து விளையாட வைக்கணும் இப்போ உள்ள பசங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஒரு அஹ் வாகனமும் இருசக்கர வாகனமும் ஒரு கைபேசியும் கொடுத்தா போதும் அவங்க வந்து அவங்க இஷ்டத்துல சுத்துவாங்க அவங்களுக்கே பார்த்துதான் ரொம்ப பொழுதுபோக்கா இருக்கும் இருசக்கர வாகனத்தை வச்சு எல்லா இடமும் சுத்துறது அவங்களுக்கு தேவையான சாகசம் எல்லாம் பண்றது எல்லாரை எல்லாரும் நம்மளை பாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்ப நிறைய பேரு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 ஆமா அப்பறம் வந்து இப்ப வந்து ரொம்ப விபரீத முடிவு எல்லாம் நிறைய பேர் எடுக்குறாங்க அந்த TV ல எல்லாம் பார்த்துட்டு வந்து அஹ் நிறைய வன்முறை எல்லாம் பண்றாங்க பெண்களுக்கு எதிராக நிறைய வன்முறைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி பொழுதுபோக்கா ஏதாவது பார்த்துட்டு இருக்க போய் அப்படி அதையே அப்படி பார்த்ததா இதுல அதே போய் செய்யறாங்களா வெளியில போயிட்டு அப்ப வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப சீர்கேடாவும் இருக்கு ஆமாம் பொதுவாவே எல்லாருமே பொழுதுபோக்குன்னு சொல்லக்கூடியது முன்னாடி எல்லாம் விளையாட்டுப் போட்டி அந்த மாதிரிதான் ஆனால் இப்ப வந்து பொழுதுபோக்குகள் அந்த அந்த அர்த்தத்துக்கு ஒரு மரியாதையே இல்லாத மாதிரி

ஆமா

hello

hai என்ன பண்ற

அஹ் நானும் சும்மாதான் இருக்கேன். சாப்பிட்டியா?

ஆஹ் சாப்பிட்டேன்.

உம் நல்லா இருக்காங்க college லாம் எப்படி போகுது?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

உம் சரி சரி சொல்றீ call பன்னிருக்க ஆஹ் சும்மாதாண்டி பன்னேன்

இது ஏதோ facebook app இருக்குல்ல

உம் அது use பண்ணலாங்கறேன்

அதான் உன்கிட்ட எப்படின்னு கேக்கலாம், நீ நிறையா use பண்ணி இருக்கியா அது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 உம் அதான் கேக்கலான்னு பன்னேன்

எப்படி use பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லித் தரியா? நான் இன்னும் app கூட download பன்னல

இல்லை பன்னல இரு பன்றேன்

என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல எல்லாரும்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

தங்கச்சி தம்பி எல்லாம் tuition போவாங்கல, நான் மட்டும்தான் இருக்கேன் உம்

உம் அம்மா ஊருக்கு போயிருக்காங்கடி உம் உம்

இப்போ Open பன்னு ஆஹ் open பன்னிட்டேன், என்ன பன்னனும் இப்போ

அது குடு உம் உம் இரு ஒரு நிமிஷம், என்ன mail id போடணும் உன்னோட mail id போடு ஆமா, ஆமா. நீ வச்சிட்டு இருக்க mail id யே போடு அஹ் okay இரு ஒரு நிமிஷம் அஹ் போட்டுட்டேன்

அஹ் ஒரு நிமிஷம் இரு

number காட்டுதா

first அது confirm குடுத்துரு next தான் user name கேக்கும்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

அதான் OTP போடு அஹ் mobile number க்கு வந்து OTP வரும். நீ number போட்டல்ல so OTP வரும்

இரு இன்னும் வரலை OTP ஒரு two mini~ ஒரு two seconds இரு

ஆஹ் வந்துடுச்சுடி இரு போட்டுடுறேன் அஹ் அந்த OTPcopy பண்ணி paste பண்ணு ஆஹ் பண்ணிட்டேன்டி பண்ணிட்டியா? நீ இப்ப வந்து user name கேக்கும். இப்போ account இப்ப நம்மளுது instagram எப்படி இருக்கு name கேக்குது பாத்தியா so

இப்ப இதுல வந்து user name கேக்கும் அஹ் ஆமா கேட்குது உம் என்ன போடட்டும் இப்போ insta எல்லாம் எப்படி போடுறோம் smiley queen அந்த மாதிரி attitude queen அது மாரி எல்லாம்

ஹம் போடு உம் இரு ஒரு நிமிஷம் போட்டுட்டேன்டி போட்டுட்டியா இப்ப வந்து என்ன கேக்கும்னா அஹ் next வந்து password password create பண்ணு

உங்களுக்கு எது நல்லா ஞாபகம் இருக்கோ அந்த password போடு நான் எல்லாத்துக்குமே ஒரே password தான் வெச்சு இருக்கேன், அதுவே போட்டுடுட்டா?

உம் சரி okay இரு one seconds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

உம் போட்டுட்டியா?

அஹ் next வந்து confirm குடுத்திரு, அது வந்து உம் facebook குள்ள போயிடும், அப்பறம் வந்து கேக்கும் profile pick உனக்கு pic குடுக்கறதுன்னா pic குடு, அது மாரி bio வைக்கறதா இருந்தா வைக்கலாம் Insta ல எல்லாம் எப்படி இருக்க so அந்த மாதிரி இதையும் வெச்சுக்கலாம் ஓ அப்படியா சரி இதை அப்படியே பண்ணிட்டு வரேன், ஒரு two minutes இரு line லயே

same அதே வெச்சது போல், இதுல மாத்தி வெக்கணும்றயா இல்ல நீ அதுலயே வெச்சுக்கறதா இருந்தாலும் வெச்சுக்கலாம், எவளோ பேர் வெக்கறாங்களா, அதே மாதிரி, இப்போ நீ வந்து இதுலயும் name அதுலயும் name ன்னா அஹ் தெரியும் profile எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தெரியும்

அஹ் so நீ வந்து

மாத்தி கூட வெச்சுக்கலாம் இப்போ அந்த name மு ID நான் மாத்தணும்னா எப்படிடி மாத்துறது ID மாத்தணும்னாவா அதிலயே வந்து அஹ் அதுலயும் மேல வந்து option ல கேக்கும் edit profile ன்னு காட்டும் ஆமா கேக்குது அதே மாதிரி same ஆஹ் insta மாதிரி

okay டி okay இதுல எப்பட்ரி message request எல்லாம் எப்படி கொடுக்கணும் அதைப் பத்தி சொல்லு இது ஓரளவுக்கு okay Insta மாதிரின்னா கொஞ்சம் புரியுது அஹ் search அதே தான், அஹ் நீ போயிட்டு search ன்னு கீழே இருக்கும் search கொடுத்தேன்னா அந்த அங்கே search ல வந்து உனக்கு யாருது வேணுமோ அதை இப்படி type பண்ணிக்கலாம் next வந்து என்னன்னா நீ அவங்களுக்கு அஹ் request, friend request கொடுத்தேன்னா அவங்களுக்குப் போகும் அப்புறம் அவங்க confirm நீ private ல கூட போட்டுக்கலாம் account ட அதுல insta use பண்ற மாதிரியேதான் இதுவும்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 எல்லாமே same அதே தான் அதிலேயே messages ன்னு காட்டும் அதுக்கும் அஹ் நீ வந்து இதுக்கு messages க்குன்னு கூட தனியா open பண்றது இருக்கு message பண்றதுக்குன்னே தனியா ஒரு app open பண்ணணும் இருக்கு

எப்படி இப்போ Insta ல open பண்ற மாதிரி இல்லையா மக்கா இதுல வந்து message க்குன்னு தனியா கூட app ஒண்ணு இருக்கு அதுல கூட போய் பண்ணலாம்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 உம் உம் சரி சரி அப்படி பண்றது இருக்கு அப்புறம் என்னது அஹ் name போட்டாலே அங்க name போட்டாலே உனக்கு நிறைய பேருக்கு காட்டும் most insta எப்படி காட்டுது இப்போ A அப்படின்னு போட்டாலே a letters லயே எவ்வளவு பேரு name காட்டுது அந்த மாதிரிதான் இதுவும் இது social media ல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 அஹ் அப்பறம் இது அஹ் இதுவும் main இப்போ நீங்க insta வையும் facebook கையும் ஒரே இதுலயே வச்சுக்கலாம்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

அஹ் எப்படி எடுக்கறது அப்டி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 but ஆனா insta இல்ல அது open யே ஆகல, உனக்கு அதோட password மறந்து போச்சு, அப்ப வந்து நீ வந்து facebook ல போயிட்டு, அதுல வந்து facebook யும் insta யும் link கொடுத்துக்கலாம் ஒரே மாதிரி இப்ப facebook ல facebook ல போயிட்டு நீ insta வோட user id போட்டேன்னா உனக்கு insta open ஆயிரும், இரண்டையும் ஒண்ணாவே வச்சுக்கலாம் ஒரே link லயே அப்படி கூட use பண்றது இருக்கு நிறைய பேர் இப்ப அப்படித்தான் use பண்றாங்க ஹான் ஹான் சரி சரி facebook ஓட connect ல இருப்பாங்க insta வும் facebook ம் connect ல இருக்கும் அந்த மாதிரியும் use பண்ணலாம் ஆமா பார்த்த நானும் நிறைய பேரு use பண்றாங்க அந்த மாதிரி உம் அப்படியும் use பண்றது இருக்கு, ஆனா insta கூட ஒரு அளவுக்கு okay ஆனா facebook தான் ரொம்ப எப்படி சொல்றது social media இங்க நிறைய பேர் இருப்பாங்க facebook இல்லாம அவ்வளவா யாருமே phone use பண்ண மாட்டாங்க அப்படி கூட இருக்காங்க ஒரு ஒருத்தர் வந்து